அதாவது presidency college ல சேர்ந்தாரு பின்னர் ஸ்காட்டிஷ் church கல்லூரியில் ஹம் தத்துவம் பயின்றாரு இங்க மேல்நாட்டு தத்துவம் நம்ம ஐரோப்பிய நாடுகளின் வரலாறு முதலியவற்றை படித்திருந்தாரு

இது பற்றி பல பெரியவர்களுடன் விவாதித்தார் மேலும் அக்காலகட்டத்தில பிரபலமாக இருந்த பிரம்ம சமாஜ்ஜியத்தில் உறுப்பினரானார் ஆனால் முயற்சி யாவும் அவர் கேள்விகளுக்கு தகுந்த விடை அளிக்க முடியவில்லைன்னு சொல்றாங்க அஹ் ஸ்ரீஜா உங்களுக்கு எத தெரிஞ்சா நீங்க சொல்லலாம் அஹ் எனக்கு விவேகானந்தரை பத்தி கொஞ்சம் தெரியும் அவங்களை பத்தி நான் சொல்றேன் நான் பேசுறது கேக்குதுங்களா ஆஹ் கேக்குது சொல்லுங்க ஆஹ் இன்னொன்னு என்னன்னா நீங்க ரெண்டு பேரும் பேசறதுக்குள்ள எனக்கு விட்டு விட்டுதான் கேட்டுச்சு ஆஹ் நான் வந்து எனக்கு இதே இணைப்புல இடையூறு இருந்துச்சுன்னா சொல்லிடுறேன் சரிங்களா இப்ப எனக்கு இடையூறு இல்ல நான் பேசுறேன் அவரோட பிறப்பு பத்தி எல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க அவரோட சகோதர சகோதரிகள் யாருன்னா வந்து மஹேந்திர தத்தர் மற்றும் வந்து பூபேன்ந்திரநாத் நாத் தத்தர் அப்படிங்கற ரெண்டு இரு இளைய சகோதரர்களும் மூத்த இளைய சகோதரிகளும் இவங்களுக்கு இருந்திருக்காங்க

ஹம் விவேகானந்தர் வந்து ராமகிருஷ்ணருடன் இருந்த அந்த நிகழ்வைப் பத்தி சொல்றாங்க இறை உண்மைகளைப் பற்றி அறிந்து கொள்வதற்காக ராமகிருஷ்ணனைப் பற்றி கேள்விப்பட்டு அவரிடம் சென்ற விவேகானந்தர் ராமகிருஷ்ணாவை முதன்முதலாக விவேகானந்தர் சந்தித்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒண்ணு எதையும் பகுத்தறிந்து ஏற்றுக்கொள்ளும் விவேகானந்தரால் முதலில் ராமகிருஷ்ண இறைவனை பற்றி கருத்துக்களை ஏ முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இறை வழிபாட்டையும் உடனடியாக ஏற்றுக்கொள்ளவில்லை ராமகிருஷ்ண போதனைகள்

மற்றும் ஞான மார்க்கம் இரண்டின் அவசி அவசியத்தினையும் புரிந்து கொள்ள முடிந்தது இவரோட துறவறம் பத்தி நீங்க சொல்லுங்க கோபால்

விவேகானந்தர் ராமகிருஷ்ணன் மற்றும் முதன்மை செயலர்கள் துறவிகளாக இருந்தாங்க பின்னர் நான்கு ஆண்டுகள் இந்திய துணைக்கண்டம் முழுவதும் சுற்றினார் விவேகானந்தர் தன்னுடைய இந்த பயணங்கள் மூலம் இந்தியாவில் உள்ள அனைத்து பகுதிகள்ல கலாச்சாரம் பண்பாடு

சொல்லுங்க ஸ்ரீஜா

கிரிபாலா நான் பேசுறது கேக்குதுங்களா